உம் okay நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு corona பத்திய doubt corona பத்தி doubt இருந்ததுன்னா நம்ம helpline number க்கு call பண்ணுங்க

so அந்த helpline number க்கு call பண்ணுங்க corona பத்திய எல்லா தகவலும் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும்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

insurance apply பண்ணியிருந்தேனா? இல்லைங்கலே நான் insurance எதும் புரியளைங்கலே புரியளைங் இல்லைங்கலெய் இல்லைங்கலெய் நாங்கேதும் apply பண்ணலைங்களே நீங்க தப்பா phone பண்ணிருகீங்கன்னு நினைக்கறேன் renewal என் name அசோக் madam

அஹ் புரியல புரியல புரியலஅங்~ அஹ் அம்மா ஆமா ஆமா ஆமா okay okay okay okay அவங்க போட்டிருப்பாங்க போல தெரியல எனக்கு போட்டிருப்பாங்க போல தெரியல சொல்லுங்க. எத்தன year போட்டிருந்தாங்க யார்க்காக போட்டிருந்தாங்க?

futures சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் இருங்களேன் வரேன்

சரி okay okay patient ஆ அப்படீன்லாம் யாரும் இல்ல madam ஆஹ் அம்மாக்கு sugar இருக்கு madam sugar இருக்கு

two thousand ச்சி four thousand ல two hundred தா less பண்றீங்களா madam? five hundred five hundred madam? நாங்க இப்போ முன்னாடி போட்டிருந்தாங்கல்ல madam அது எவ்ளோ madam கட்டிருந்தாங்க. எனக்கு தெரியாது. அந்த detail லாம் தெரியல

madam என்ன madam. madam இப்படிலாம் பேசனா பேசாதீங்க madam கொஞ்சம் பாத்து பேசுங்க

பொதுவா நீங்க சொன்னாலும் இல்ல madam பொதுவா நீங்க சொன்னாலும் அவங்கள போய் accident ஆவுது இதாவுது

ஆமா madam ஆமா madam ஆஹ் இருக்கேன் madam சொல்லுங்க madam நீங்க சொல்லுங்க madam

ஆஹ் நீங்க இப்போ நீங்க சொல்லிதா madam இதுல இவ்வளவு இருக்கு அப்டீன்றதே எனக்கே தெரியுது. இது இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது.

okay okay six month க்கும் seven month க்கும் என்ன madam difference ஏதும் difference ஏதும் இருக்குதா? அதா madam six month year க்கு என்ன difference madam?

ஆஹ் எடுத்துக்கலாம் madam எப்படி madam pay பண்றது. அப்படி கட்டற மாதிரி இருந்தா எங்க madam வந்து கட்டணும்?

okay okay okay madam okay madam okay madam இப்போ இல்ல madam அந்த one year க்கு சொன்னீங்கல்ல அத போட்டுக்கலாம்னு ஒரு யோசனை இருக்கு madam six month னா இப்படீன்றதுக்குள்ள ஓடிரும். one year க்கு போட்டுக்கலாம் madam

okay okay திருச்சிதான madam okay okay

okay okay madam okay madam okay madam

Hello Hello சொல்லுங்க சங்கவி பாண்டிச்செல்வி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க இருக்கீங்க? Hello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

ஆஹ் free ஆ தான் இருக்கேன் சங்கவி சொல்லுங்க. சரி, சரி இந்த hospital பத்தி கொஞ்சம் கேட்டுப்போம், health issue ஆ இருக்கு. அதனால தான் கொஞ்சம் பேசலாம்னு சொல்லிட்டு. ஆஹ் okay சங்கவி பேசலாம் சொல்லுங்க. இல்ல அந்த அஹ் friend ஓட அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல heart problem ஆ இருந்துச்சு. நீங்க ஒரு வாட்டிச் நம்ம ஒண்ணா work பண்ணும்போது கூடச் சொல்லியிருந்தீங்க ஞாபகம் இருக்கா? அந்த ஆயிஷா hospital

ஆஹ் ஆயிஷா hospital பத்தி என்கிட்ட நீங்க ஒருவாட்டி சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அஹ் ஆமா சொல்லி இருக்கேன். அதான் அதைப் பத்தி கொஞ்சம் எனக்குச் சொல்றீங்களா நான் மறந்துட்டேன்.

ஆஹ் heart problem ஆ இருக்கு அவங்க அம்மாக்கு. இங்க பக்கத்துல போய் ஒரு hospital ல காமிச்சாங்க அவங்க அப்பல்லோ எழுதிக் கொடுத்திருக்காங்க. அதான் சரி உங்களுக்குத் தெரியும் கேட்கலாம்னு சொல்லிட்டு call பண்னேன்.

hello hello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

ஒரு அம்பத்தெட்டு வயசு இருக்கும் அவங்களுக்கு.

அவங்க கொஞ்சம் aged தான். அந்தப் பொண்ணு தான் கடைசி பொண்ணு.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 ஆனா இன்னும் marriage எல்லாம் ஆகல. சரி என்ன இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அவள் ரொம்ப feel பண்றா அம்மா .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

எதுனாலும் வந்து அவங்களால work பண்ண முடியல, இப்ப வேற heart problem ஆ இருக்குதுன்னு feel பண்றா. அதான் சரி உங்கள்ட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன்.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

சரி, சரி நம்ம hospital அ வந்து full ஆ heart specialist தான் doctor உ, நல்லா பார்ப்பாங்க. அப்படியா சரி, சரி அதனால தான் சரி உங்கள்ட்ட கேட்போம்ன்னு சொல்லிட்டு phone பண்ணேன்.

அஹ் உங்க doctor எப்ப~ எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரையும் இருப்பாங்க?

அந்த doctor பேரா? ஆமாம் doctor பேர் சொல்லுங்க. நிறைய பேர் doctor பேர் சொல்லுங்க? அது da~ காதர். சரி, சரி. ஏன்னா நிறைய doctors வருவாங்களா, நம்ம வேற யார்ட்டயாவது appointment போட்டு பார்த்துட்டா அதுக்காக தான் பேர் கேட்டேன்? உம் ஆமா, அங்கேயே மூணு doctors இருக்காங்க. இவங்க doctor பேர் வந்து காதர். எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு சொன்னீங்க? அஹ் morning வந்து பத்து மணிக்கு வருவாங்க.

நீங்க வந்து ஒரு ஒன்பது, ஒன்பதரைக்கெல்லாம் வர சொல்லிடுங்க.

appointment வாங்கணுமில்ல.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

fees வந்து five hundred.

அஹ் அதுக்கப்புறம் அவங்க test எல்லாம் எல~ எடுக்கச் சொல்லுவாங்க சில test எல்லாம் அதுக்கு தனி amount நினைக்கிறேன்.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

இப்ப வந்து அப்படி கிடையாது. இப்ப வந்து நம்ம முன்னாடியே அங்க போய் தான் காலையில வாங்கணும். அப்படியா சரி, சரி, எதுவும் அப்போ பிரச்சனை இல்ல. நான் முன்னாடியே இது என்னன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிடறேன். நீங்க எதுக்கும் அந்த doctor office உ இருக்கும் இல்ல அங்க reception number கொடுக்கிறீங்களா? ஆஹ் கொடுக்கிறேன் note பண்ணிக்கிறீங்களா?

ஆஹ் landline number ஏ தரட்டுமா? ஆஹ் சரி landline number கொடுங்க.

ஆஹ் இதோ இருங்க சொல்றேன். two three

six four one

hello

சங்கவி இருக்கீங்களா note பண்றீங்களா?

ஆஹ் four seven eight four seven eight ஆ சரி okay, okay

நான் என் friend ஓட number உம் கொடுக்கிறேன். நீங்க அவங்க number ஐயும் note பண்ணி வச்சுக்கிறீங்களா ஆஹ் சரி okay கொடுங்க. வந்தா எனக்கு call பண்ண சொல்லுங்க. அஹ் நான் note பண்ணி வச்சுக்கிறேன். ஆஹ் உங்களுக்கு call பண்ண சொல்றேன். நீங்களும் அவங்க ஏதாவது details கேட்டா கொஞ்சம் inform பண்ணுங்க. ஆஹ் okay, okay பண்றேன் ஏன்னா நான் சொல்றதை விட நீங்க சொன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும் இல்ல, உங்களுக்குன்னா தெரியும் அந்த அனுபவம் இருக்கு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

nine two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

உம் four six

ஆஹ் சொல்லுங்க

four seven உம் okay. அவங்க பெயர் என்ன சொன்னீங்க? அவங்க பேரு?

ஆஹ் சரி, சரி நீங்க note பண்ணி வச்சுகோங்க.

அவங்களை call பண்ண சொல்றேன் நீங்களும். அவங்களுக்கு time இருக்கும்போது call பண்ணி எல்லா details உம் சொல்லிடுங்க.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 test எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி எடுக்கிறதா இருந்தா சீக்கிரமே வரச் சொல்லுவாங்க. அப்படியா என்ன test எல்லாம் எடுக்கச் சொல்லுவாங்க? ECG test அதுதான் எடுக்கச் சொல்லுவாங்க

சாப்டுட்டு போணுமா, சாப்பிடாம போணுமா?

இல்ல சாப்டுட்டு போணுமா, சாப்பிடாம போணுமா? அதுவா அது இவங்களுக்கு வந்து என்னன்றனு தெரியல. test பண்ணிட்டு blood test அது மாதிரி எல்லாம் எடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா morning சாப்பிடாம வந்து test எடுக்கச் சொல்லுவாங்க

ஆஹ் first நீங்க இவங்களை ஒருவாட்டி வந்து doctor அ consult பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் test எடுக்குறதா இருந்தா next day அது மாதிரி வந்து test எடுக்கச் சொல்லுவாங்க okay, okay test எடுக்க எவ்ளோ amount ஆகும்?

என்ன சங்கவி புரியல?

test எடுக்கவா? இது எப்படியும் two thousand, two thousand five hundred ஆகும்ன்னு நினைக்கிறேன்.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

இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதுவும் இப்படி problem வந்துருக்கா? அவங்களுக்கு முன்னாடி அப்பப்ப சும்மா நெஞ்சு வலிக்கும் போல ஆனா வேற heart specialist ட்ட போய்க் காமிக்கலை. இப்ப ரொம்ப pain ஆ இருக்கு. heart weak ஆயிடுச்சு அப்படின்றதுனாலதான் போய்க் காமிக்கிறாங்க. இதைச் சீக்கிரமே காமிக்கணும் இல்ல? வச்சுட்டே இருக்கக் கூடாதில்ல? ஆமாம், ஆமாம், நான் அதான் சொன்னேன் வெளிய வேற எங்கேயாவது போனா தெரியாத doctor ட்ட காமிச்சு பயமா இருக்கும். அவங்க பாட்டுக்கு ஏதாவது டக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்றதுனாலதான் சரி எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. சரி உங்களுக்குன்னா நல்லா பழக்கம், தெரியும் இல்ல, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி call பண்ணேன். ஆஹ் ஆஹ் சரி, சரி.